லிப்ரியாஃபிஸ் பேஸ் மீதான ஸ்போக்கன் டியூட்டோரியல் க்கு நல்வரவு இந்த டியூட்டோரியல் நாம் கற்கபோவது இண்டெக்ஸ் டேபிள் பில்ட்டர் மற்றும் எஸ்கியூஎல் கமாண்ட் விண்டோ முதலில் இண்டெக்ஸ் ஐ அறிவோம் இண்டெக்ஸ் என்றால் என்ன
இண்டெக்ஸ் என்பது டேட்டாபேஸ் டேபிள் க்குள் வேகமாக ரெக்கார்ட்ஸ் ஐ கண்டுபிடிக்கவும் அடுக்கவும் செய்யும் ஒரு வழியே ஆகும் ரெக்கார்ட்ஸ் இண்டெக்ஸ் செய்யப்பட வேண்டிய டேபிள் லில் ஒன்று அல்லது பல பீல்ட் களை நாம் தேர்ந்தெடுக்க முடியும் நாம் தேர்ந்தெடுத்த பீல்ட் அல்லது பீல்ட் கள் பொருத்து இண்டெக்ஸ் ரெக்கார்ட்ஸ் ன் இடத்தை சேமிக்கிறது எனவே டேட்டா ஐ பெறBase இண்டெக்ஸ் ஐ பயன்படுத்தி நேரடியாக டேட்டா இடத்திற்கு நகரலாம் மேலும் டேட்டா ஐ கண்டுபிடுக்க அனைத்து recordகளையும் ஸ்கான் செய்வதை விட இது மிகவும் வேகமானது டேபிள் ன் பிரைமரி கே தானாக இண்டெக்ஸ் செய்யப்படுகிறது நம் உதாரண லைப்ரரி டேட்டாபேஸ் க்கு ஒரு இண்டெக்ஸ் ஐ உருவாக்கலாம்

லிப்ரியாஃபிஸ் ரைட்டர் ஐ திறந்து லைப்ரரி டேட்டாபேஸ் ஐ அணுகி இருக்கும் டேபிள் களை குறியிடவும் 2
பேஸ் ல் அனைத்து டேபிள் களையும் மீண்டும் பார்வைக்கு கொண்டுவரவும் 3
டேபிள்ஸ் மீண்டும் இருக்கிறதா என சரிபார்க்க லிப்ரியாஃபிஸ் ரைட்டர் ஐ மீண்டும் திறக்கவும் கடைசியாக எஸ்கியூஎல் கமாண்ட் விண்டோ பற்றி அறியலாம் டூல்ஸ் மேனு ல் எஸ்கியூஎல் ஐ தேர்வதன் மூலம் எஸ்கியூஎல் கமாண்ட் விண்டோ அணுகப்படுகிறது டேட்டாபேஸ் க்கு எஸ்கியூஎல் ஸ்டேட்மெண்ட் களை கொடுக்க இந்த விண்டோ ஐ பயன்படுத்தலாம் எஸ்கியூஎல் குரி களை இயக்க குரீஸ் ஐயும் பயன்படுத்தலாம் ஆனால் நம்மால் டேட்டாபேஸ் ல் இருந்து டேட்டா ஐ கேட்க மட்டுமே முடியும்
அதாவது நம்மால் செலக்ட் statementகளை மட்டுமே கொடுக்கமுடியும் டேட்டா மற்றும் டேட்டா ஸ்ட்ரக்சர்ஸ் ஐ மாற்றும் அல்லது புது tableகளை இங்கே உருவாக்கும் எஸ்கியூஎல் statementகளை இயக்க முடியாது எஸ்கியூஎல் கமாண்ட் விண்டோ டேட்டா மேனிபுலேஷன் மற்றும் டேட்டா டெஃபினிஷன் ஸ்டேட்மென்ட்ஸ் அல்லது லாங்குவேஜ் போன்றவற்றை பயன்படுத்த உதவுகிறது டேட்டா மேனிபுலேஷன் லாங்குவேஜ் அல்லது எளிய டிஎம்எல் க்கு உதாரணங்கள் இன்சர்ட் அப்டேட் மற்றும் டிலீட் டேட்டா
டேட்டா டெஃபினிஷன் லாங்குவேஜ் அல்லது எளிய DDLக்கு சில உதாரணங்கள் கிரியேட் டேபிள் டிராப் டேபிள் மற்றும் ஆல்டர் ஸ்டேட்மென்ட்ஸ்

பின் புது ரெக்கார்ட் க்கு போக வேண்டிய வால்யூஸ் டேபிள் மற்றும் பீல்ட் பெயர்கள் இரட்டை மேற்கோள்களில் இருப்பதை கவனிக்கவும் பேஸ் கேஸ் சென்சிட்டிவ் என தெரியும்
பேஸ் பெயர்களை நாம் உருவாக்கியது போலவே ஏற்கும் என்பதை இரட்டை மேற்கோள்கள் உறுதிப்படுத்திகிறது இந்த மேற்கோள்களைப் பயன்படுத்தவில்லை எனில் பேஸ் தானாக எல்லா பெயர்களையும் அப்பர் கேஸ் ல் மாற்றிவிடும் டேட்டா டைப் டெக்ஸ்ட் எனில் அதன் மதிப்பை சொல்ல ஒற்றை மேற்கோள்களைப் பயன்படுத்த வேண்டும் நியூமெரிக் பீல்ட் களுக்கு மேற்கோள்கள் தேவையில்லை மேலும் ஆட்டோனம்பர் பீல்ட் ஆக உள்ள புக்கிட் பீல்ட் ஐ சேர்க்கவேண்டியதில்லை பேஸ் அந்த எண்களை தானாக உருவாக்கிக்கொள்ளும் எஸ்கியூஎல் ஐ இயக்கலாம்

புக்கிட் 3 என உள்ள புத்தகத்தின் விலையை ரூ
300 என அமைக்க அப்டேட் ஸ்டேட்மெண்ட் ஐ பயன்படுத்தவும் 2
தே ஹாபிட் என்ற தலைப்புடைய புத்தகத்தை நீக்கவும் 3
ஆத்தோர் நேம் jrர்
டோல்கியன் மற்றும் கவுண்ட்ரி இங்கிலேண்ட் என்ற புது ரெக்கார்ட் ஐ ஆதர்ஸ் டேபிள் லில் நுழைக்கவும் 4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
தமிழாக்கம் பிரியா
நன்றி